இருக்குமா smart ஒன்னு இருக்கு பக்கத்துல again உனக்கு metro க்கு பக்கத்துலையே smart ஒன்னு இருக்கு ஆ இல்லாட்டி நாளுமே வந்து இங்க இருந்து உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்ச தூரம் ஒரு ten minutes travel பண்ணேன் by, ஆ walking போன்னேன் இல்ல அப்படினாலுமே bus ல ஏறுனேன் அப்படின்னு சொன்னா மார்கெட் இருக்கு பக்கத்துல so போயிட்டு மார்கெட் ல வந்து இன்னும் கம்மியா கிடைக்கும் உனக்கு fresh சாவும் கிடைக்கும் அப்படிங்க்ரனால so weekend தான் மார்கெட் போயிட்டு fruits வாங்கிட்டு வருவேன். அவசரமா தேவை இருக்கு அப்படின்னா class போயிட்டு வரும் போது smart ல வாங்கிட்டு வந்திடுவேன் பரவால உனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது economical லா தான் இருக்கு தேவையானதுல இருந்து தேவைனா இது முடிசிச்சா அடுத்தது வாங்கிக்கிற மாதிரி. இருக்கிறது வச்சு ஆ அந்த அந்த இது சாப்பிட்டு அப்படி இப்படி சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்பறம் புதுசா fresh சா வாங்குற மாதிரி எடுத்துப்பேன் so இருக்கிறது waste டா ஆயிடுச்சு இருக்க இருக்க புதுசு வாங்குற வாங்காத மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்க்ரமாதிரி. ஆமா, நாங்க ஏதாவது ஒரு நாள் நான் ஒரு எப்படின்னா நாம turn எடுத்துக்க முடியாது நாள் ஒரு நாள் சமைக்கிறேன் நீ ஒரு நாள் சமைக்கிறேன் அப்படின்னு but then என்னைக்காவது ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நான் ஒன்னு நீங ஒன்னு இல்ல நம்ம ரெண்டு பேரு சேர்ந்து சமைச்சு சாப்டுக்கலாம் மூணு பேரு, அந்த மாதிரி அது அவுங்களுக்கு set ஆகுற வரைக்கும் நான் எதும் room கேட்டு எடுக்கல ஏன்னா அவுங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ரத பொருத்து தான் நாம பேச முடியும்ங்கறனால நான் எதுவும் suggest பண்ணல but அவுங்க வந்து அவுங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்பறம் தெரியும் இத எப்படி வந்து இன்னும், Like எல்லாரும் equal போடுறது அப்படின்றத அப்பறம் பேசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, இப்போ வந்து எல்லாரும் வந்து இப்போ ஆ அவுங்க அவுங்க relatives இருக்காங்க so அவுங்க வீட்ல தங்கி தான் room லா பாத்துட்டு இருக்காங்க ஆ நான், அவுங்களுக்கு வந்து one or two நாளைக்குள்ள சொல்லிடுவேன்னு சொல்லி இருக்காங்க இங்க owner வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு so சொல்லிட்டங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவுங்க வந்து போயி one week குள்ள settle ஆகிடுவாங்க கிடைக்கும்ன்னு தான் நினைக்கிறன். So அங்க அங்க facilities நல்லா இருக்கு அப்படின்னா மொத்தமா எல்லாரும் three அங்க அங்க மூணு பேரு வரைக்கும் ஒரு room ல இருக்கலாம் அந்த மாதிரி ஓ! நான் நான் கேட்டேன் எனக்கு அந்த building ல வந்து single ஆ, ஆ என்ன சொல்றது single occupancy ஏதாவது இருந்தாலும் கூட ஏன்னா அவுங்க மூணு பேரு எப்படி இருந்தாலும் வராங்க so நான் இப்ப போயி கலைக்க முடியாதுன்க்ரனால ஒரே building ல இருக்கேன் அப்படின்னா single occupancy இருக்குன்னா குடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க check பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி, சரி அப்பாவும் இருக்காருன்னா அப்பாட்டையும் ஒரு வாட்டி single bed டு confirm ஆகுதான்னு பாத்துட்டு room availability இருந்தா பேசிக்கலாம் அப்படின்ட்டு,

இங்க உனக்கு அப்படி சொன்னதுல இருந்து என்னானா இங்க முன்னாடி defend cut பண்ணிடுறாங்க முன்னாடி இது எல்லாமே அதே மாதிரி ஆ common place ல லா maximum mask வந்து போட்டுக்க சொல்றாங்க. And clean னா தான் வச்சுக்கிறாங்க and வரும் போது clean பண்ணும் போதுமே அதலா போட்டு தான் பண்றாங்க கொஞ்சம் நல்லா தான் பாத்துக்குறாங்க இங்கையும் அதனால பெரிய ஒரு என்ன சொல்றது, அதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோயேன் அது பொறுத்தவரைக்கும் அது பாத்து அவுங்களா correct டா பண்ணிகிறாங்க அது பாட்டுக்கு நம்ம correct டா நம்ம போகும்போது வரும்போதுலா பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு இங்க இருந்து தான் ஒரு, Government hospital இங்க இருந்து பக்கம் தான் so அதனால ஏதாவது நாலும் அங்க போயிக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்ல பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்க்ரனால அவுங்களும் இன்னைக்கு தான் ஆ இவ்வளோ நாளுமே வந்து, இவுங்க இதுலே பாரு இந்த பக்கத்துக்கு building தான் எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு எல்லா class சு ஒன்னா போயிட்டு வரலாம் தெரிஞ்ச முகமாலா இருக்குல அப்படின்னு நீ சொல்றது தான் அவுங்களும் சொன்னாங்க, See actually நாங்க என்ன யோசிச்சோம்னா ஆ இப்போ எடுத்தவுடனே இது பண்றதுக்கு அவுங்க வந்தாங்க எனக்கும் நானும் skip பண்ணலாம்னு தான் பாக்குறேன் நானும் இந்த மாதிரி தான் யோசிச்சேன் சேரி அப்படின்ட்டு, இப்போ அங்க குடுதுட்டாங்கனா அங்க போனதுக்கு அப்பறம் cooking start பண்ணிக்கலாம் அவுங்க அந்த building வந்து probably நாளைக்குள்ள சொல்லிட்டாங்க அப்படின்னா அவுங்க இங்க ஒரு நல்லா வந்து settle ஆகிடுவாங்க. ஒருத்தி வந்து pay பண்ணிடுவா மிச்ச ரெண்டு பேரு தான் போயி luggage லா எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். Luggage லா இங்க தான் கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் கொண்டு வாங்கு இங்க அவுங்க relative ல தங்கி இப்ப அங்கேயே வச்சி இருக்காங்க so அது,

அதனால அப்படின்னு அப்ப தான் அவுங்க சொன்னாங்க இல்ல நீயும் shift பன்றேன்ரில இங்க இருக்க பொண்ண வச்சு நீயும் shift பண்ணு நாங்க ரெண்டு பெரும் போயி எங்க மூணு பேரோட luggage எடுத்துட்டு வந்திடுறோம் பக்கம் தான் நாங்க போயி நீங்க எல்லாரும் அலைய வேண்டன்ர மாதிரி சொன்னாங்க. So இங்க இருந்து அங்கனா எனக்கு தெரிஞ்சு luggage இல்ல bed டு இதலாம் தூக்கிட்டு போயி அந்த building ல வச்சு இதலாம் பண்ணனும் அதனால நான் கேட்டுட்டேன் இன்னைக்கு evening கே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டங்கனா, அங்க shift பண்ணிட்டோம்னா அப்பறம் cooking லா வந்து, Start பண்ணிக்குவாங்க நீ சொன்ன மாதிரி தான் ஆ அவுங்கன்னா correct டா one one o clock lunch one fifty தான் லஞ்ச்சு அதுக்கு மேல லா இல்ல எடுத்து வச்சிடுவாங்க, ஆ அதே மாதிரி evening னா seven ல இருந்து eight thirty evening மட்டும் ஒரு half an hour extra வச்சு இருக்காங்க seven seven ல இருந்து eight thirty வரைக்கும் ஏன்னா? work போயிட்டு வரவுங்க வேற வேற times ல வருவாங்க லஞ்ச்சுங்க்ரப்ப ரொம்ப கம்மியான ஆள் தான் இருக்கும் ஏன்னா வேலைக்கு போறவுங்க, ஏன்னா படிச்சிட்டு இருக்கிறவுங்க மட்டும் தான் இங்க சாபிடுவோம்ல so அவுங்களும் deliver பண்ற time இல்ல கீழ available ஆகுற time வந்து seven to eight thirty so, அதுக்கு மேல time வேணும் எனக்கு அப்ப பசிக்கல இல்ல எனக்கு முன்னாடியே எப்படி நாலுமே எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்குது sometimes பசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்பறம் போயிட்டு தெரியலைனா பண்ண முடிய மாட்டேன்குது அந்த மாதிரி, அதனால அதனால அந்த fruits மட்டும் வாங்கி வச்சி அதவே சாப்டுட்டு நமக்கு ஏதாவது வீட்ல ஏதாவது சாப்பிடுற மாதிரி சாப்பிடனும் but சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லங்க்ரனால பண்ணாம இருந்திடுறேன் so அதனால தான் induction வந்து கேட்டேன் use பண்ணிக்கலாமுன்னு சொன்னாங்க.

எதுனா போட்டு வைக்கிறதுக்கு பொடி இதலாம் போட்டு வச்சு ஆ அப்பறம் organise பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் items லா மட்டும் வாங்கணும் ரொம்ப இல்லாம கொஞ்ச கொஞ்சமா வாங்கிக்கலாம் என்ன இப்ப திடீர்ன்னு நல்லா வேல shift பண்ற வந்துட்டனால அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டு, அங்க போயிட்டேன் அப்படின்னா எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்து correct டா split பண்ணி பேசி வாங்கி பண்ணிக்கலாம் நான் வாங்குறது வந்து இப்ப அவுங்க சாப்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஆகும் so அதலா கொஞ்சம் பேசி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். But எல்லாரும் கொஞ்சம் பேசி வந்தோம் அப்படின்னு சொன்னா easy யா இருக்கும்.

Actually நான் bank class போலாம்ன்னு பாத்தேன் உனக்கு உனக்கு evening வந்து one hour வந்து three days a week போற மாதிரி ஒரு monday friday நம்ம choose பண்ற alternate days வந்து போலாம் actually இங்க ஒன்ன~ Local ல இருக்கும் but very minimal லான ஒரு cost தான் and அங்க இரு இன்னும் எவ்வளோன்னு தெரில but cost minimal தான் சொன்னாங்க ஆ என்னா டான்ஸ் ஆடுறதுக்கு பிடிக்கும் மத்த படி, சும்மா யோகா இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா சேரி அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அதுவும் என்னம்மா? இல்ல proper ரா டான்ஸ் class மாதிரியே தான் அவுங்க இந்த workshop மாதிரி நடத்துறாங்க aerobics கிடையாது அது அந்த மாதிரி workout கிடையாது but இப்ப இது வந்து டான்ஸ் class மாதிரி என்ன style வேணும்னாலும் கத்துக்கலாம் கொஞ்சம், Like hiphop பு இந்த மாதிரி நிறைய session வச்சு இருக்காங்க வேற வேற time ல so நமக்கு எது வேணுமோ நம்ம அதுக்கு apply பண்ணி join பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் சொல்லி இருக்காங்க so நான் காலைல என்ன பண்றேனா ஒரு~ Six thirty கு போகணும் அப்படின்னாலும் இங்க five கு எந்திருச்சு ஆ fresh ஆகிட்டு பக்கத்துல பார்க் ஒன்னு இருக்கு பார்க்ல ஒரு round சும்மா ரெண்டு மூணு round ஒரு fifteen minutes joking walking எல்லாம் முடிச்சிட்டு, வந்து குளிச்சிட்டு ready ஆனேன் அப்படின்னா class போறேன் போயிட்டு வந்துட்டு ஆ இது பண்றது எல்லாமே evening snacks time கு முன்னாடி join பண்ணேன் அப்படின்னா அந்த time ல ஒரு five o clock ரொம்ப இருட்டுறதுக்கும் இல்லாம ரொம்ப, Late டாவும் இல்லாம ரொம்ப முன்னாடியும் இல்லாம ஒரு time போய் join பண்ணிட்டு இல்லன்னா அவுங்க அந்த timing சொல்றது பொருத்து என்ன time எனக்கு match ஆகுதோ அந்த time போய் join பண்ணிக்கலாமா! அப்படின்னு இல்லன்னா யோகா~

நான் actually நம்ம பண்றதுக்கு நான் பண்றேன் actually நம்ம usual லா practice பண்றதுலா நான் பண்றேன் ஆ sunday ஆச்சுன்னா போறேன் நானு போயி centre போயி attend பண்றேன் sunday. இங்க பக்கத்துல இங்க வந்து இன்னும் தேடி கண்டு பிடிக்கல அது யாராவது trainers இருப்பாங்க நான் பாத்துட்டு அவுங்களும் போய் பாத்துட்டு போன்ல முதல்ல பேசிட்டு,

வேற எனக்கு இப்போ settle ஆகுரதுக்கே ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு இந்த timing கு இது எல்லாமே இப்ப தான் ஒரு two week ஆச்சுல இப்போ தான் எனக்கு okay ஆயிட்டு வருது so அது முடிச்சிட்டு தான், கொஞ்சம் இப்போ settle ஆயிடுச்சு அந்த பக்கம் shift ஆகி settle ஆகிட்டேன்னா கொஞ்சம் start பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அவசர அவசரமா பண்ண வேண்டாம் அதையும் பாக்கணும். இல்ல actually நான் என்ன சொல்றது like main dish இந்த சாப்பாடு வைக்க தெரியும் சாப் என்னது இந்த சப்பாத்தி போட தெரியும் ஆ தோசை ஊத்த தெரியும் இந்த மாதிரிலா தெரியும் but கொழம்பு வந்து லைட் டா நீ கொஞ்சமா இந்த நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குறது இந்த மாதிரி basic கான விஷயம்லா like okay இந்த மாதிரி but நானும் அதான் கேக்கணும்ன்னு நினைச்சேன் சரி ப்ரீயா இருக்கும் போது கெடுக்கலாம் சாம்பார் இல்லைனா சாம்பாரோ இல்லைனா வந்து, ஆ மோர் குழம்போ இல்லைனா like variety rice பண்றதுக்கு லெமன் ரைஸ்சு தக்காளி சாதம் அந்த மாதிரி நீ தக்காளி சாதம் வேக வைப்பீல எனக்கு தாளிக்கிரதுக்கு எப்படி பண்றது அப்படிங்கற மாதிரி கேட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தேன் எனக்கு இப்ப actually இன்னொரு five six five minutes குள்ள நான் கெளம்பனும் அதான் சேரி quick கா ஏதாவது ஒன்னு சொல்லு? ஒன்னோ ரெண்டோ நான் அத note பண்ணிக்கிறேன் ஆ மிச்சது எல்லாம் கூட நீ எனக்கு free ஆ இருக்கும் போது இதுதான் இதுதான் ன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல recipe வேணா record பண்ணி கூட அனுப்பு நான் அதுக்கு அப்பறம் பாத்துட்டு

ஆ நான் போட மாட்டேன், நான் போடல ஹம்

ஆமா ஹம் உம் சேரி அப்ப நான் பண்ணுறேன் ஹம் சொல்லு?

இல்ல இல்ல மிச்சது ஏதாவது doubt இருக்கு அப்படின்னா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் வேற ஒன்னும் இல்ல. இல்ல எனக்கும் time ஆகுது நானும் போயிட்டு ஆ இது பண்ணனும் class சுக்கு கிளம்புறதுக்கு evening இன்னைக்கு ஏதோ வர சொல்லி இருக்காங்க ஏதோ discussion இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. And then நான் இந்த இதுல வேற போய் பாக்கணும் போறதுக்கு முன்னாடி போயி owner ற பாத்துட்டு ஏதாவது update இருக்கான்னு கேட்டுட்டு அவுங்களுக்கும் சொல்லணும் அப்பறம் அந்த பொண்ணுங்களுக்கு சொல்லலைனா அவுங்களும் அடுத்த வேலை பாப்பாங்க so அதனால, ஆ நான் போயிட்டு அந்த வேலைய முடிச்சிட்டு நான்,

Okay அப்போ பாப்போம் நான் கூப்பிடுறேன் நானு திங்கட்கிழமை okay bye bye. hello hello

ஆமா உம் சொல்லுங்க

என்ன சாப்பிட்டீங்க

உம் ஏதாவது பேசையில நீங்க வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுவேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா நான் வாங்கி தரேன் நிஜமாலுமா என்ன சாப்பிடனும் பாதம் பிஸ்தா எது வேணாலும் வாங்கி கொடுங்க சாப்பிடறதுக்கு ready இதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது இதெல்லாமா சாப்பிடறது

ஆஹ் இட்லி, சாம்பார், தோசை உம் இப்போ உள்ளதெல்லாம் என்ன செய்வது சாதம் சாம்பார் ஊத்தாப்பம் சாதாரண ஒரு ரசம் சாப்பாடு இருந்தாவே நிம்மதி

அஹ் அதெல்லாம் உண்மை தான் duty ல இருந்து வந்தாச்சா எத்தன மணிக்குப்பா வந்த நான் வந்து நாலரைக்குக்குலாம் வந்துட்டேன் வீடுக்கு பரவால்லல காலையில எழுந்து வீட்டு வேலையும் முடிச்சிட்டு duty க்கும் போயி இல்ல அதுலயும் ஒரு நல்ல கிக்குதானே வீட்டிலேயே இருக்காதே

உம் எல்லாராலையும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு எல்லாரோட மன கஷ்டத்தையும் நீக்கிக்கிட்டு உண்மையாலுமே அந்த வீடுல இருக்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் tension ஆ இருக்கும் அங்க போன உடனே free mind ஆயிடுவேன் அஹ் நம்ம பாட்டுக்கு சாப்~ சமைச்சுகிட்டு பேசிகிட்டு சாப்பிட்டுகிட்டு jolly யா friends பேசிகிட்டு வேலையை செஞ்சுட்டு இல்ல மனசுல இருக்க எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டு அந்த அங்கு உள்ள பிள்ளைங்கல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க aunty சாபிட்டீன்களா என்ன பண்றீங்க

rest எடுங்க ஏன் சும்மா வேலை செஞ்சுகிட்டே இருக்கீங்க அப்படின்னுவாங்க எல்லாரும் எல்லார் இடத்துல இருந்தும் வந்து அவங்க அவங்க வேற வேற இடத்துல இருந்து வந்து அந்த இடத்துல college படிக்கிறாங்கல்ல உம் ரொம்ப தூர தூரத்திலிருந்து வராங்க அதான் அதுவும் ஒரு வருஷத்துல நாலு வருஷம் இங்கயே இருக்கணும்னா சும்மாவா

அவங்களுக்கு leave ஏ இல்ல one week தான் ஒரு வாரம் தான் குடுப்பாங்க ஆனா இங்க தான் இருப்பாங்க நாலு வருஷத்துக்கு அவங்களுக்கு இங்கேயே இருக்கணும் தன்னோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷமையும் இழந்துட்டு அந்த பிள்ளைங்க படிக்குதுல தன்னோட படிப்புக்காக aunty நான் இந்த வேலை வாங்கிட்டு தான் நானு கல்யாணம் பண்ணணும் நான் இந்த வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு இலட்சியத்தோடு இருக்குறாங்க அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல கேக்கும்போது அதெல்லாம் நினைக்கல நம்ம இன்னும் அதிகமா நாம படிக்கலயே என்ற ஒரு வருத்தமும் இருக்குது நான் இன்னைக்கு ஒரு hospital போயிருந்தேன் அந்த hospital ல அந்த doctor வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க அந்த stethoscope அ கழுத்துல life ல எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் இழந்துட்டு வந்திருக்கும்ல என்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இனி வற பிள்ளைகளுக்கெல்லாம் புரிய வைக்கணும் நம்ம நீங்க படிங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன இழந்தாமோ அடுத்தவங்களுக்கு அது வந்து ஒரு பாடமா அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லது ஆனா நம்மளுக்கு வந்த கஷ்டம் வந்து அடுத்து உங்களுக்கு வரக்கூடாது அடுத்தவங்களுக்கு பிறகு நம்ம பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது அதை சொல்லும்போது அதுங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆனா உண்மையாலுமே நான் அந்த விஷயத்தோட தான் இருக்கிறேன் நான் ஒரு லட்சியம் என்னன்னா சரி நம்ம அதிகமா படிக்கலையே நம்ம புள்ளைங்கள படிக்கணும் வைக்கணும் என்குரதுக்காக என் பையன நான் be படிக்க வைக்கிறேன் விட்டு அந்த பிள்ளைங்க எட்ட போய் hostel ல்ல தங்கி படிக்குதுங்க வேற அதெல்லாம் எவ்ளோ சந்தோசம் தெரியுமா கேக்குறதுக்கு எவ்வளவு ஒரு இதா இருக்கும் இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா aunty அம்மாவ பார்த்து ரொம்ப நாளாகுது aunty அதனாலதான் aunty நான் உங்ககிட்ட நல்லா பேசுறேன் அப்டின்னு உண்மையாலுமே எனக்கே அழுகை வந்துடும் ஒரு சில time ல அந்த புள்ளைங்க சொல்லகுள்ள நம்ம அவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு அந்த படிப்புக்காக வந்து இருக்குங்க பாரு இல்ல தன்னோட லட்சியம் எவ்வளவு பெருசு அதுங்க நினைச்சு அந்த படிப்பை விட்டு வந்திருக்கு பார்த்தா தன்னோட தாய் தகப்பன் சந்தோஷம் எல்லாம் festival எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்திருக்கு பாத்தியா ஒவ்வொரு guest களும் வரகுள்ளையும் என்கிட்ட சொல்லுவாங்க நீங்க தான் இங்க celebrate பண்ணின்கல்ல எங்க அம்மா அப்பா இல்லாததால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது aunty அப்படின்னுவாங்க அப்படி எல்லாம் நினைக்காத நாங்க எல்லாம் இருக்கிறோம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த பிள்ளைங்க festival time ல கூட வீட்டுக்கு போக முடியாது இல்ல இப்போ கூட தீபாவளி இந்த மாதிரி பொங்கல் இதுக்கெல்லாம் பொங்கல் எல்லாத்துக்கும் இங்கே தானே இருக்கிறாங்க எந்த festival க்கும் போறதே கிடையாது அந்த ஹோலி பண்டிகைக்கு அந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே போகாதுங்க பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு

அதுகளுக்கு அந்த இது தெரியாம இருக்குறதுக்கு இல்ல ஆமா எல்லாமே ஆமா ஒரு பெரிய ஒரு தண்ணி வச்சு எல்லாம் அவங்களுக்கு arrangement பண்ணி கொடுத்து இருந்தாங்க இங்க staff நல்லா அதெல்லாம் அந்த பிள்ளைங்க அதை இழந்து விளையாடும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் தன்னோட படிப்புக்காக எவ்வளவு இதை விட்டுட்டு வந்து இருக்குங்க பாருங்க இல்ல படிப்பு எவ்வளவு முக்கியங்கறது அந்த பிள்ளைகளை இன்னும் நாலு பிள்ளைகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா கண்டிப்பா அதெல்லாம் உண்மைதான் அதை நம்ம கஷ்டப்பட்டு இழந்து வாறவங்களுக்கு தான் அதனோட அர்த்தம் தெரியும் நம்ம படிப்புக்காக எவ்வளவு வந்திருப்போம் நிஜமாவே அந்த hospital ல அந்த சுத்தி சுத்தி அது வரும் போது ஒரு ஒரு புள்ளைங்களையும் பார்க்கும் போதும் நம்ம சின்ன வயசுலேயே இவ்வளவு இதா இருக்குறாங்களே அப்படி ஆஹ் நம்ம எல்லாம் எப்படி இவ்ளோ வயசாகியும் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நம்ம எல்லாம் எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெரியாத ஆயிடுச்சு நமக்கு யாரும் நம்மளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆயிடுச்சு நம்மளுக்கெல்லாம் அந்த time ல உண்மையாலுமே புரிய வெச்சி இருந்தா நம்ம level ஏ வேற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு இதா இருக்கு சரி வச்சிடலாம் பாத்திரலாம் என்று நம்மளும் உட்கார்ந்து இருந்திருந்தோம்னா அப்போ அந்த time நமக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருந்து இருக்கும்

இல்ல பரவாயில்ல நம்மளும் வளர்றோம் பரவால்ல போய் ஏதோ நம்மளும் ஓரளவுக்கு படிச்சிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இன்னும் நல்லா இருக்கனும்னு தானே நினைப்பாங்க யாரும் ஒரு பிறந்து வளர்ந்தது எங்கேயோ நம்ம வாழ்ந்து வளர்ரது எங்கேயோ அந்த வாழுற இடத்தில இந்த அளவுக்கு நம்மளுடைய படிப்ப வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுவும் ஒரு நல்ல talent தான்

பரவாயில்ல இதுவரைக்கும் மனச தேர்த்திப்போம் அப்பா நம்ம கூட இருக்குற புள்ளைங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் இல்ல எவ்வளோ விஷயங்கள் அந்த பிள்ளைங்க கத்துக்கிதுங்க எல்லாம் கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது அதுல நாம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு example லா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நான் ஒன்னு ஒன்னத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் பிள்ளைங்களுக்கு படிங்க படிப்பு முக்கியம்

நீங்க என்ன படிச்சி இருக்கீங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்க இல்லப்பா நான் twelfth படிச்சிருக்கேன்பா இல்ல aunty உங்கள பார்த்தா அப்படி தெரியல ஆனா advise பண்ணி நீங்க ஒவ்வொரு word use பன்னகுள்ள தான் தெரியுது நீங்க என்ன உண்மையாலுமே சொல்லுவாங்க அந்தமாரி புள்ளைங்க அந்த gratuate படிப்பில வந்தாதா தான் அந்த படிச்சாதா அந்த maturity யான ஒரு பேச்சு ஒரு நல்ல ஒரு இது நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்ல அது கண்டிப்பா வரும் நம்ம ஒரு ஒரு word பேசினா அவங்க note பண்ணுவாங்க பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க correct டா note பண்ணுதுங்க அதை இவங்க எப்படி பேசுறாங்க இவங்க knowledge என்ன அப்படிங்குறதா அவங்க நம்ம பேசுற பேச்சுல கண்டுபிடிச்சிடுறாங்க இல்ல அதனால அந்த புள்ளைங்க படிச்சதால அதை நல்ல டக்குன்னு கண்டுபிடிச்சிடுது இதே படிக்காத பிள்ளைங்களா இருந்தா அந்த அளவுக்கு அதை பண்ண முடியாது இந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு இவங்க எப்படி பேசுறாங்க நம்மளுடைய நட உடையிலேயே நமக்கு தெரியும் நம்மளோட படிப்பு இருந்தா எவ்வளவு decent டா நடக்க முடியும் எப்படி பேச முடியும் நம்மள ஒழுக்கம் எவ்வளவு அழகா இருக்குன்றது நல்லாவே தெரியும்

aunty நீங்க தமிழ்ல இருந்தத correct டா சொல்றீங்க நான் மசின் என்கிறேன் நீங்க machine என்றீங்க இந்த ஒரு word லயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தமிழ்நாட்டு site ல படிச்சு இருக்கீங்க எங்கிரத correct ஆ proof பண்ணிடுச்சு அந்த பொண்ணு ஆஹ் இந்த machine எ எடு அந்த தமிழ் word லையே எவ்வளவு அழகழகா இருக்கும் தெரியுமா

அந்த word எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் அந்த எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம பேசுற விதம்தான் வேறயா இருக்கும் இப்போ a for apple அப்டின்னு தானே நம்ம சொல்றோம் இங்க வந்து அப்பிள் அப்படின்னு அந்த alphabetic எப்படி இருக்குதோ அதே மாதிரி உச்சரிப்பாங்க இங்க உள்ளவங்க tamil language ன்னு correct ஆ கண்டுபிடிச்சிடுவாங்க ஆமா இதுல ஒரு பெருமை என்னன்னா எல்லாராலயும் தமிழ் கத்துக்க முடியாது அதனால தமிழ் பேசுறவங்களால எல்லாரோட language ஆயும் கத்துக்க முடியும் தெரியுமா அதான் ஒரு தமிழ்ல ஒரு சிறப்பு

அது உனக்கு தெரியவே இல்லை நீ எப்படி நாங்க இத்தனை வருஷம் அங்க இருந்தா கூட இந்த அளவுக்கு தமிழ்ல பேசுவோமான்னு தெரியாது நான் சொல்லுவேன் எதையுமே ரசிச்சு கத்துக்கிட்டா கண்டிப்பா வரும்பா அப்படின்னு உண்மைதான் அல்ல கண்டிப்பாக எதுலயுமே ஒரு interest இருந்தா தன்னால எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் நம்ம கைல தான் இருக்கு எல்லார் கையிலேயுமா இருக்கு இல்ல

தமிழ்ல அந்த திருக்குறள் இதெல்லாம் தமிழ்ல நிறைய இருக்கு புடிச்சது என்னன்னா இந்த திருக்குறள் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு திருக்குறளோட எவ்வளவு திதிக்க இந்த திருவடியில அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ராமன் அடிகள் பண்ணது வந்து அது பாராயணம் எனக்கு ஐந்தாவதுல படிச்சது கூட எனக்குன் இன்னும் அப்படியோ இப்போ மனப்பாடம் பண்ணி இப்போ ஒப்பிட்டது

இதெல்லாம் வந்து நம்ம உண்மையா ரசிச்சு படிச்சோம்ல அதனால ரொம்ப அப்படியே உங்களுக்கு இந்த அளவு உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு நீங்க கேப்பிங்க

கேக்குறீங்களா பொங்கு கோல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பு தங்க நிழல் பரப்பிய மயில் கோடை எல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான தங்கம் முதல் மலர வரும் மதியே எல்லாம் செய்ய வந்த கடவுளே தேவ தேவி எட்டு வயசுல படிச்சது இப்போ நாப்பது வயசு இவ்வளவு நாளா அதை மறக்காமல வச்சி இருக்கேன்னா தமிழோடு மொழியை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா புடிக்கும் அந்த ஒரு ஒரு வார்த்தை இருக்குதுல அதுல எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கு அதுல ரசிச்சி கேப்பேன் இந்த இந்த அடிகள இதுலாம் வந்து நம்ம மனசால படிச்சி வச்சது படிப்புங்கறதோட அருமைய புரிஞ்சு நம்ம படிச்சு வச்சதால அது நமக்கு நல்லாவே இல்லாதால்தான் இன்னும் நான் எவ்வளவோ பொருள் எல்லாம் நான் ரொம்ப கவிதையெல்லாம் நிறைய நானே என் கைப்பட எழுதின கவிதை எல்லாம் நிறைய

அப்போஉன்னோட note ல்லாம் எனக்கு கொடு நான் எழுதுன கவிதையோட சேர்த்து வச்சு அதை நான் ஒரு இது பண்ணி விடலாம் நம்ம எழுதின கவிதைகளா சேர்த்து வச்சாலே அது நமக்கு நிறைய இருக்கும் ஆஹ் அப்படின்னா எல்லாம் அந்த அப்படின்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எப்படி விரும்புவாங்க அப்படின்னு நிறைய இருக்கு அது சொல்லப்போனா என்ன அது அந்த தலைப்பு எடுத்து சொன்னோம்னா இன்னும் நிறைய இருக்கு ஆமா நம்ம அதெல்லாம் வந்து நம்ம படிச்சி நாம பேசிட்டு பண்ணா தான் நமக்கு வந்து அது நல்லாவே வரும்